ஒரு பைய அல்லிருக்கா ஒரு காரு சென்டர்ல நிக்குது.

சீட்டெல்லாம் எல்லா போட்டு செடிகள் நல்லா சேஃப்டியா அடுக்கி வச்சிருக்குது அழகழகான நிறைய செடிகள் எல்லா இருக்குது.

இது ஒரு பெரிய பில்டிங்ல வேள நடந்துட்ருக்கு.

இது ஒரு ஃபாளார்ட் மாரி இருக்குது.

ரெண்டு ஆளுங்க வொர்க் பண்ணிட்டிருக்காங்க.

மேல்ல ஒரு பிளாக் கலர்ல துணிய மூடி போட்டுருக்கு ஃப்ரண்ட்ல ஒரு கண்ணாடி இருக்கு.

ஒரு அக்கா பரிசு தொறந்து பைசா எடுத்து குடுத்துட்டு இருக்கு சைடுல ஒரு வீடு இருக்கு அதுல ஒரு சேர் போட்டு ஒரு பாட்டி இருக்காங்க.

ஆ ப்ரொன்ட்ல மாவில தோரணம் எல்லாம் கட்டிருக்கு.

சைடுல ஒரு ஆள் பேப்பர் வச்சுட்டு தலையிலெ தொப்பி வச்சுட்டு நிக்குது.

பேக்கு வெளியில வந்து ஒரு குழந்தை நின்னுட்டு இருக்கு உள்ள வந்து ஒரு ஸ்டூல் இருக்கு சின்ன பக்கெட் இருக்குது மரத்துல செய்து வச்ச ஒரு சேர்களும் இருக்கு.

பேக்லெயும் மேல பிளவர்ஸ்லாம் தொங்கபோட்டு டிசைன் பண்ணிருக்கு.

ம கல்லுக்கு மேல ஒரு பாய் இருந்து பாத்துட்டு வாங்க.

அஅ அதுல ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு இருக்கு ரெண்டு டீச்சர்ஸ் நிக்காங்க மூணு சேர் போட்டுருக்கு.

ஒரு பைக்ல லைட்டு போட்ருக்கு.

ஆளுங்க எல்லா நடந்து போயிட்டு இருக்காங்க.

ரைட் சைடுலயு லெப்ட் சைடுலயு ரெட் கலர்ல ஒரு போர்டு இருக்கு.

ஒரு சைடு இங்கிலிஷ்லயும் ஒரு சைடுல ஹிந்திலயு எழுதிருக்கு.

ஒர்கவுட் எல்லா பண்ணதுக்குள்ள மெஷின்ல இருக்குது.

இது மேரேஜ்ஜீ ஃபங்க்ஷன் ஃபங்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்குது.

எல்லா மேசைக்கு மேல கிளாஸு கமுத்தி வச்சிருக்கு.

சைட்ல ஒரு மேச இருக்கு அதுக்கு மேலயும் திங்ஸ் வெச்சி இருக்கு.

பேன் போட்ருக்காங்க சைட்ல பேஷண்ட் இருக்குறதுக்காக சேர் போட்ருக்கு.

ஸ்போர்ட்ஸ்க்குல்ல மேடல்ஸ் பேட் டிரஸ் எல்லாமே இங்க இருக்குது.

கைல எல்லா டாட்டு அடிக்கக்கூடிய பிக்சர்ஸ் எல்லாம் வச்சி இருக்குது.